இது ஒரு டென்டல் ஹாஸ்படல் .

சைடுல வால் கிளாக் தொங்க விட்ருக்காங்க.

இதுல ஒரு நாலஞ்சு பேர் நின்னுட்டுருக்காங்க.

அதுல தக்காளி ஒரு சைடு இருக்கு.

அந்தப் பக்கோ நெறைய மக்கள் நடந்து போயிட்ருக்காங்க.

ஸ்டேஜுக்கு பின்னாடி நறையா டெக்கரேஷன்ஸ்லா பண்ணிருக்காங்க.

அதுல அஞ்சு பேரு உக்காந்துட்டு இருக்காங்க.

சருங்கள் ஊஞ்சல் எல்லா கீழ கட்டி வெச்சிருக்காங்க.

இது வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் மாரி இருக்கு.

மேல வானோல்லா அழகா இருக்கு.

அந்த அங்கிள் மாஸ்க்கு தொப்பியு போட்டு நின்னுட்ருக்காரு.

இது ஒரு கிளாஸ் ரூம் .

இது வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் மாரி இருக்கு.

இது ஒரு வெஜ் அண்ட் நான் வெஜ் ரெஸ்டாரன் .

பேரு கிரீன் ஹில்ஸ் ஃபேமிலி ரெஸ்டாரன்ட் .

சூப்பர் மார்க்கெட்ல இப்பி மேகியெல்லா நறைய இருக்கு.

தரையில டைல்ஸ் போட்டு அழகா நீட்ட ஒட்டிருக்காங்க.

அதுக்கு பின்னாடி ஒரு பிஷ் டேங்க் வச்சுருக்காங்க.

இது வந்துட்டு ஒரு ரெசார்ட் மாரி இருக்கு.

அப்றோ ஒரு லைட் லேம்ப் நின்னுட்ருக்கு.

இது வந்துட்டு ஒரு பெட்ரூம் .

மலையிலிருந்து கீழ பாத்தா நெறையா வீடல்லாருக்கு.

சைடுல ஒரு ஒயிட் கலர்ல கார் ஒன்னு வருது.

இது அழகான ஒரு பெட் ரூம்

ஃபோட்டோ எடுக்கிறவரோட நெழல் கீழ தரையில படுது.

சைடுல பச்ச கலர்ல குட்டியா க்யூட்டா ஒரு செடி இருக்--

சைடுல விலா வால் கிளாக் மாட்டி வஸ்ஸுருக்கு.

இந்த கடேல சைடுல ஒரு அப்ஸடஸ் போகுது.

சைடுல ஒரு கோவில் மாரி ஒன்னுருக்கு.